இங்க வந்து நறைய மரமல்லா இருக்குது.

இங்க வந்து போஸ்டர் மார வச்சு ப்ளூ கலர் போஸ்ட் ரெட் கலர் போஸ்ட் வச்சிருக்காங்க.

அ இங்க வந்து சென்டர்ல வந்து ஒரு டேபிள் மேல ஒரு காட் போட்டோஸ் வச்சிருக்காங்க.

இது வந்து ஒரு காபி ஷாப்பு .

ரேக்ல வந்து கிரீம்மல்லா வெச்சுருக்காங்க. நறைய கிரீம்மு .

அ கீழ வந்து ஒரு ஃப்ளவர் பாட் வெச்சிருக்குறாங்க.

அந்த ரேக்ல வந்து கீழ வந்து அ லாரிய வெச்சுருக்குறாங்க லாரி --

அந்த போடு வந்து ஐஸ் க்ரீம் ஒர்க் ஷாப்னு எழுதி விக்கிது.

இங்க சைடுல வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குது.

இது வந்து ஒரு பஸ் ஸ்டாப்பு .

அது முன்னால வந்து நறைய ஸ்கூட்டி பைக் எல்லா நிக்கிது.

வந்து கேட்டு வந்து பிரவுன் கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்குறாங்க.

கீழ வந்து ஒருத்தர் ப்ளூ கலர் டி_சர்ட் சாட்ஸ் போட் நின்னுட்ருக்கறாரு.

இந்த பீச் பக்கத்துல வந்து பாத்தா நெறையா குப்பையெல்லா போட்ருக்குறாங்க இங்க வந்து வாட்டர் வந்து ப்ளூ கலர்ல இருக்கு.

இது வந்து ஒரு பில்டிங்கு .

இதுல வந்து ரெண்டு குட்டி பொண்ணுங்க இருக்குது.

இது வந்து ரோடு இந்த ரோட்ல வந்து ஆட்டோ எல்லா போகுது.

அ இங்க வந்து ப்ளூ கலர்ல ஒரு பக்கெட்ருக்குது .

இது வந்து ஒரு பீச்சு இந்த பீச்ல வந்து நெறைய கிட்ஸு ஜென்ட்ஸ் லேடீஸ் எல்லாரு இருக்குறாங்க.

இது வந்து ஒரு சர்ச்சு பில்டிங்கு .

இங்க வந்து நறையா பேரு வந்து யோகா எக்ஸைஸ் பண்றாங்க.

பின்னால வந்து ஒரு ஒய்ட் கலர்ல கார் நிக்குது.

இது வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் .